வெயில் அடிக்குது செம வெயில் அடிக்குது மழை வரும்னு மழை வரும்னு பார்த்தா மழை வராது நாளைக்கு match வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே அடிக்கிற வெயில்ல அடிக்கிற வெயில்ல நிக்க கூட முடியாது அப்புறம் என்ன அன்னைக்கே பந்து போட முடியல என் கால் வேற வீங்கிக்கிச்சு அப்பா எத்தசோடு வீங்கி இருந்தது ஆகாஷ் கிட்ட கேளேன்

பணியாரம் மாதிரி வீங்கிருச்சு கால்ல செம அடி ஆமாங்க சுட்டி தான் மனோஜ் சுட்டி தான் அப்புறம் என்ன இப்போ அவங்க கிட்ட பேசுறது இல்லையா

இல்ல இல்ல அவங்க பேர்லாம் இழுக்காதீங்க வேண்டாம் விடுங்க உம் ஹம் இல்ல மணிகண்டன் மணிகண்டன் status கீட்டஸ் போட்ற போறான் அவன் என்ன

அவங்க எல்லாம் danger எங்க தல எங்க தல மாட்டி விட்டுறாங்க அவங்க அவங்க வந்து public பண்ணிடறாங்க எவன் போய் தானா channel ல உட்கார்றது

அவங்க என்ன public பண்ணி விட்டுட்டு வெட்டியா அன்னைக்கு அவங்க பேர சொல்லிப்புட்டா அப்படின்னு அவரு செல்வராஜ் கிட்ட அம்மா என் வீட்ல இங்க வந்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் ச்சி என் பத்தி பக்கத்துல உங்க மகன் தான் இதே மாதிரி பண்றார் போறார் உன் மகன் சரியில்லைன்னு அப்புறம் அப்பா சொன்னார் என் மகன்தான் வீட்டிலேயே இருப்பான்னு அங்க எங்கெல்லாம் போகமாட்டான் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன சொல்றார் இல்ல அவனுங்க வந்து அப்பு கடிக்கிறவன் இன்னொருத்தருக்கானே அப்படி சொன்னா அப்படி சொன்னா அச்சா அவனா அவன் தான் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் நான் அப்பா சொல்லி திட்டிட்டு வந்துட்டாரு இதே மாதிரி நீங்க இதே மாதிரி பிள்ளை பத்தி தப்பா சொல்றீங்க அவன் வீட்டை விட்டே வரமாட்டான் யார்கிட்டயும் வச்சிக்க மாட்டான் தனிமையில அந்த பொண்ணு கிட்ட பேசக்கூட மாட்டான் நீங்க அவன பத்தி இப்படி தப்பா சொல்றீங்க அப்படின்னு அவங்களும் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க ன்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்க எல்லாத்து மேலயும் புடிச்சுட்டாரு அப்பா இதே மாதிரி உன் மகன் உன் மகன் அதே மாதிரி எல்லார்க்கிட்டையும் பேசிட்டு போறான் அந்த மாதிரி பொண்ணு கிட்ட பேசறான் அப்பாக்கு தெரியுமா இந்த விஷயம் என் பொன்னு கேக்க வந்துட்டாங்கல்ல அங்க பிரியா பிரியான்னு ஒரு பொண்ணு இல்ல சிவா சிவா girl friend

அப்புறம் இவங்க அப்படியே சொல்லி கில்லி வந்து போக வச்சுட்டாங்க இல்லனா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகறது

அவர் ரமேஷ் நம்ம ரமேஷ்

என் friend இருக்காங்க இல்ல திவ்யா திவ்யான்னு அவங்களுக்கு message பண்ணிட்டு இருக்கான் message பண்ணி comment அடிச்சிருக்கான் hai hello பேசுங்க அப்படி இப்படின்னு என்னென்ன பேசிருக்கான் இவன் friends இங்க தான் heckys லதா சொன்னாங்க இந்த மாதிரி இவன் என்ன torture பண்றான்னு அப்புறம் நான் சொன்னேன torture பண்ற மாதிரி இருந்தா நீ block பண்ணு இல்ல நீ block பண்ணு யாருன்னே தெரியாது இவங்க பாட்டுக்கு எனக்கு comment அடிக்கிறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க nice பண்றாங்க இன்னொருத்தன் அந்த கோபால் தெரியுமா கோபால்

அவனும் அப்படி சொன்னாங்க கோபாலுமே இப்படித்தான் அவரும் என்கிட்ட comment அடிக்கிறாரு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது கூட படிச்சிருந்தா கூட என்னது நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அவங்க ஏங்க என்ன comment அடிக்கணும் நான் சொன்ன block பண்ணிடுங்க ஆஹ் நான் block பண்ணிட்டேனே அவங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது ஹிந்தி காரங்க தான் அப்புறம் உன் friend டான்னு கேட்டாங்க என் friend எல்லாம் இல்ல அவனும் எங்களுக்கும் அவனுக்கும் ஆகாது அப்படின்னுட்டோம் அவங்க வேற நாங்க வேற அப்படின்னுட்டோம்

அப்புறம் நாங்க சொன்னாங்க நாங்க தமிழ் காரங்களை பாத்துட்டு என்ன இவனு இவங்களும் எப்படிடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க சொன்ன உடனே நான் சொன்னேன் எல்லா தமிழ்காரங்க எல்லாம் ஒரே மாதிரி இல்ல அவங்க ரெண்டு பேரும் பைத்தியக்காரனுங்க அப்படின்னு இருந்தாலும் ஒரு பொண்ணு இம்மா torture பண்றது அப்படீன்னு ஒருத்தவங்களுக்கு புடிக்கலையா பேச மாட்டேங்கறாங்களா comment எதுக்கு அடிக்கனும் waste ஆ profile ல

உம் உம் இவன்கிட்ட direct ஆ message பண்ணி கேக்க~ அப்பறம் இன்னொன்னு அந்த சந்தோஷ் தெரியுமா சந்தோஷ் choco boy ஆ

அவன் ஆஹ் choco boy choco boy

அவன் GFGF வந்து super ஆ நல்லா அழகா இருக்கும். இவன் வந்து ரமேஷ் வந்து message பண்ணி சொல்லினுக்கறான் இது மாதிரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அது மாதிரி friend ஆ நல்லா பேசிட்டு இருக்கான் அவனுக்கு நல்லா தெரியும்போல friend ஆயிட்டு நல்லா பேசிட்டு இருக்கான் அப்பறம் அந்த பொண்ணும் இவன திட்டிருச்சு நீ என்ன அந்த மாதிரியா அந்த மாதிரியாடான்னு சொல்லி திட்டிருச்சு அப்பறம் ரமேஷ block பண்ணிருச்சு

எனக்கு சந்தோஷ் எல்லாம் சொன்னது ஆனால் ஆச்சரியமா ஆயிட்டேன் என்ன சந்தோஷம் இப்படி இருக்கான் இவன் கூட சுத்துறான்னு என்ன பண்றது அப்படி அவன் கூட இருக்கிறான் காசு தேவை காசு கீசு இல்லன்னா எனக்கு இவன் தான் உதவி பண்றான் உதவி பண்றான்னு இருந்தாலும் உன் private பத்தி தப்பா பேசுறனா எப்படிங்கன்னு கேட்டேன் நான் அவன் சின்ன பையன் அப்படித்தான் அப்படின்னான் சின்ன பையன் நீ தான் இருப்ப அவன் எல்லாம் இல்ல அவன் எல்லாம் எனக்கு குழி பறிக்க பாக்குற அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் சொன்னேன் சரி பார்த்துக்கலாம் விடு நம்ம நம்ம இது இருந்தா இருந்தா correct ஆ இருக்கும் இல்ல அப்படின்னு சொன்னான் அவன்

அவங்க wife ம் சொன்னது இவன் சரியில்ல இவன் character ஏ சரியில்லன்னு சொல்லிட்டிருந்தாங்க எல்லாம்

இப்படி இப்படி சொல்றாங்க எல்லாருமே யாருக்குமே புடிக்கல அவன யாருக்குமே அவங்க family யே பிடிக்காது சச்சினும் அது மாதிரி தான்

தகனம் பண்ணிட்டாங்க சுத்தமா

உம் அப்புறம் என்ன உங்க life எப்படி ஓடுது ஆஹ் போயிட்டு இருக்குது life

வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருந்தா okay மூணு நிமிஷம் பேசணும் மூணு நிமிஷம் போய்ட்டா அப்புறம் திருப்பி ஒரு கதை

இப்ப வந்து உனக்கு வந்து call பண்றேன்னா வச்சுக்கோ hello call பண்றேன்னா திருப்பி இந்த இந்த இதே call ல திருப்பி பண்ண மாட்டேன் நான் இது வந்து வேறவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் உன்கிட்ட ஒருவாட்டி பேசினா ஒருவாட்டி தான் பேசணும் அந்த record ஏத்துக்க மாட்டாங்க அவங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு time தான் பேசணும் ஆமாமா வேற number இருந்தாலும்

வேற number இருந்தா ஆஹ் வேற number இருந்தா வேற number ல பேசலாம் ஆனா ஒரு இந்த ஒரு number இருக்குல்ல ஒரு number ல ஒரு வாட்டி தான் call பண்ணி பேசணும்

அப்புறம் நான் வெட்டியா உட்கார்ந்து இருந்தேன் சும்மா பார்க்க வேண்டாமா time pass க்கு நம்ம கிடைச்சா ஆயிடும் ஆமா உம் உம் மணி இப்ப என்ன மணி இப்ப என்ன வேலை செய்றானா இல்ல ஆஹ் தப்சல்ல வேலை

safe

என்ன peon வேலைதான் இருக்கும் அங்க peon வேலை அவன்தான் அவன்தான் சேத்துட்டர்றார்ல

உம் நாங்க அங்க அந்த வேலை தான் கிடைக்கும் வேற என்ன கிடைக்கும்

அங்க பதினெட்டாயிரம் ரூபா அப்பறம் வந்து போயிட்டாங்கன்னா வச்சுக்கோ வந்து பக்காவாயிரும் இதே மாதிரிதா தமிழ்காரங்க எல்லா ஆயிட்டாங்க ராஜன் அண்ணனும் இப்போ பக்காவா போறார்

ஆஹ் ராஜன் அண்ணாவும் driver ஆ பக்காவா போறாப்படி இது கொஞ்சம் plus salary இப்போ அப்பறம் night time வந்து repertoar தெரியுமா repertoar bike ல உட்கார வச்சு ஊத்துவோம்ல ஆஹ் அது repertoar ஓட்டுறார் அதுல வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா இது அடிச்சிருவார் அவர்

ஆஹ் கமாய்க்கறார் கமாய்க்கறார் சொந்த இது பண்றதுல என்ன அவங்களதா தப்பா கல்யாணம் பண்ணிட்டார் தெரியுமா

லக்கி எங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார் லக்கி இதே மாதிரி வந்து அப்பவும் நீ அவர்கூட ஒன்னா படிக்கணும் ஏன் முன்ன சொல்லல அப்படீன்னேன் நான் நினைச்சேன் லக்கி இதுவும் வந்து கொஞ்சம் time pass க்கு தான் பண்றார் எனக்கு தெரியாது இவர் serious ஆ பண்ற மாதிரி அப்படீன்னு சொன்னாங்கண்ணே எதுனாலும் நீ சொல்லிருக்க வேண்டியதுதானடா சொல்லி அப்படிதா இன்னும் நிச்சயதார்த்தம் ஆயிருச்சு இனிமே என்ன சொல்லி பிரயோஜனம் அப்படீன்னுட்டேன் நான் நாம எல்லாம் அந்த பொண்ண ப~ நிலமெல்லாம் அவ பேர்ல இருந்த அந்த பொண்ண பத்தி

முன்னாடி நம்மலும் பாத்ததில்ல இத்தனவாட்டி போகும்போதும் அவ்வளவா நானும் பாத்ததில்ல ராஜன் MN கிட்டதான் number அவர்ட்ட phone பண்ணி பேசு ஆஹ் சரி சரிங்க sir பெரிய கோயில்கிட்டயா பெரிய கொயில்லாம் இல்ல இங்க பண்றாளே அவங்க வந்து

அப்போ அப்போ கொடுத்தது நான் நினனிச்சேன் time pass க்கு தான் கொடுத்தான்னு அப்பறம் பாத்தா கடைசில பாத்தா இவரும் serious ஆயிட்டார் சொன்னார் எனக்கு வந்து இது புடிக்கலடா தான்டா புடிச்சிருக்கு நல்லா பேசுறா அப்படீன்னார் ஏன்னா நல்லா எல்லா பேசுவாங்க அப்ப்டீன்னுட்டார் சரி யாரோ எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவன் இங்க இருந்தா போதும்

நல்லா இருந்தா போதும் அப்பறம் மணி மணி இருக்~ life உம் அதுவுமே வீட்டுக்கு வந்து வெளில எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டியா correct ஆ இருந்தா போதும் அதுக்குமேல என்ன சரி அணில் நான் திருப்பி call பண்றேன் இன்னொரு இதுல

வணக்கம் இன்று நாம் தளபதி விஜய் அவர்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை அப்பா மற்றும் அம்மாவுடன் மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தையை அவர்களின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மிகவும் பிடித்துப் போகிறது நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகிறது அந்தக் குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு ஒன்பது வயது சிறுவனாக ஆகிறான் அதன் பிறகு சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சிறுவன் திடீரென்று ஒரு நாள் அழுது கொண்டே இருக்கிறான் அவனுடைய சந்தோஷம் நிம்மதி அனைத்தும் காணாமல் போய்விடுகிறது அந்த ஒரு நாள் திடீரென்று என்ன நடந்திருக்கும் அந்த சிறுவனுக்கு மூன்றரை வயதில் ஒரு தங்கை இருந்தாள் அந்த சிறுவனுக்கு அவனுடைய தங்கையை மிகவும் பிடிக்கும் அவனுடைய தங்கைதான் அவனுடைய உயிர் என்று கூட சொல்லலாம் தினமும் தன் தங்கையுடன் சந்தோஷமாக விளையாடுவது அந்த சிறுவனுக்கு மிகவும் பிடித்த செயலாகும் இது மாதிரி பல நாட்களாக சந்தோஷமாக அந்த சிறுவன் தன் தங்கையுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் ஆனால் ஒரு நாள் அந்த சிறுவன் கண் முன்னாடியே அவனுடைய உயிர் அவனை விட்டுப் பிரிந்து விடுகிறது அதாவது அவனுடைய தங்கை ஒரு வித நோயினால் இறந்து விடுகிறாள் தன்னுடைய உலகமே தன்னுடைய தங்கை தான் என்று நம்பிக் கொண்டிருந்த அந்த சிறுவனுடைய தங்கை இப்பொழுது அவனுடன் இல்லை அந்த சிறுவனால் அவனுடைய தங்கை இறந்து போனதை ஏற்றுக் கொள்ளவே முடியவில்லை அதனால் பல நாட்களாக அந்த சிறுவன் அழுது கொண்டே இருக்கிறான் இப்படியே ஒரு வருடம் முடிவுக்கு வருகிறது அந்த சிறுவனால் தன் தங்கையை மறக்கவே முடியவில்லை அந்த சிறுவனுக்கு அவனுடைய தங்கையை தாண்டி பிடித்த மற்றொரு விஷயம் என்றால் நடிப்பு அதாவது நாடகத்தை கூறலாம் தன்னுடைய பத்தாவது வயதில் ஒரு குழந்தை கதாபாத்திரமாக நாடகத் துறையில் சேர்ந்து பல சறுக்கல்களை சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் ஒரு நடிகனாக மாறி அதன் பிறகு உடன் இருப்பவர்கள் அனைவரும் அந்த நடிகனை உனக்கு நடிக்கத் தெரியவில்லை சரியாக நடனம் ஆடத் தெரியவில்லை உன் முக அமைப்பு சரியாக இல்லை உனக்கு சரியாக பேசத் தெரியவில்லை இப்படி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அந்த நடிகனை நிராகரிக்கின்றனர் ஆனால் அந்த நடிகன் இவை அனைத்தையும் தனது மனதில் வைத்துக் கொண்டு தான் சாதித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியினால் கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறார் பல வருடம் கடினமாக உழைத்த பிறகு அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பல award களை வாங்கி வைத்துள்ளார் பல blockbuster movies ஐ கொடுத்து அதன் மூலமாக தயாரிப்பாளருக்கு பல கோடிகளை அள்ளிக் கொடுத்து மக்கள் மத்தியில் சிறந்த நடிகனாக மற்றும் சிறந்த சமூக ஊழியராக மாறி தமிழ் சினிமாவின் highest paid actor என்ற பெயரை வாங்கி தன்னை அவனமா~அவமானப்படுத்தியவர்கள் வாயாலேயே south இந்தியாவின் சிறந்த நடிகர் என்ற பெயரை சொல்ல வைத்து தென்னிந்தியாவின் பெரிய fanform மை கொண்ட ஒரே நடிகர் என்ற பெயரை வாங்கி கோடிக்கணக்கான மக்கள் மனதில் தளபதி என்ற பெயரை பச்சை குத்தியவர் தான் ஜோசப் விஜய் சந்திரசேகரர் தளபதி விஜய் இருவத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாளில் எஸ் எ சந்திரசேகர் அவர்களுக்கும் பாடகி ஷோபா அவர்களுக்கும் சென்னையில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் விஜய் அவருடைய முழுப்பெயர் ஜோசப் விஜய் சந்திரசேகர் விஜய்க்கு வித்தியா என்ற ஒரு தங்கை இருந்ததால் மொத்தமாக அவர்களுடைய குடும்பத்தில் நான்கு பேர் அப்பா அம்மா இரண்டு பேரும் எழுபதுகளில் காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பெரிய பணக்காரர்கள் கிடையாது ஆடம்~ ஆடம்பரமான வாழ்க்கையும் அவர்கள் வாழவில்லை அப்படியே இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு மட்டும் குறையே இல்லை விஜய் அவருடைய சின்ன வயதில் hyper active வாக naughty யாக நிறைய சேட்டைகளை செய்து கொண்டு இருந்துள்ளார் அவருடைய இரண்டாவது வயதில் அவருக்கு கிடைத்த மிகப் பெரிய பரிசு தான் வித்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டில்

ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கவில்லை விஜய்க்கு அவருடைய தங்கையை மிகவும் பிடிக்கும் அவருக்கு அவருடைய தங்கை என்றால் உயிர் என்று கூட கூறலாம் அவருடைய தங்கை உடலில் ஒரு பிரச்சனை இருந்தது அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை திடீரென்று ஒரு நாள் நன்றாக விளையாடிக் கொண்டிருந்த வித்தியாவிற்கு

இந்த ஒரு சம்பவம் விஜய்யுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை விட விஜய்யை பயங்கரமாக பாதிக்கிறது இதனால் பல நாட்கள் விழாமல் அழுது கொண்டே இருக்கின்றார் விஜய் hyper active ஆக naughty யாக சேட்டைகளை செய்து கொண்டிருந்த விஜய் அமைதிக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சாதாரண விஷயமும் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி விடும் அதே போன்றுதான் விஜயுடைய வாழ்க்கையிலும் வித்தியாவின் மரணம் விஜய்க்கு ஒரு புதுவித வாழ்க்கையைக் கொடுத்தது literally விஜய்க்கு சின்ன வயதில் இருந்தே active அதாவது நடிப்பு என்பது மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அதன் பிறகு விஜயின் அப்பா அம்மா வரை வருங்காலத்தில் ஒரு சிறந்த மனிதராக மாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவருக்கு படிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை நினைத்து அவரை கோடம்பாக்கத்தில் உள்ள பாத்திமா மெட்ரிகுலேஷன் higher secondary school லில் சேர்த்து விடுகின்றனர் அதன் பிறகு கொஞ்சம் நாள் கழித்து விருகம்பாக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்த்து விடுகின்றனர்

சென்னையில் உள்ள லயோலா college ல் visual communication என்ற துறையை தேர்ந்தெடுத்து படித்துக் கொண்டிருந்தார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் விஜய்க்கு

படம் நாளைய தீர்ப்பு கிடையாது விஜய் அவருடைய பத்தாவது வயதில் இருந்தே குழந்தை கதாபாத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவருடைய முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த வெற்றி என்ற திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் குழந்தை கதாபாத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்ததற்கு பின் முன்னணி நடிகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டிலிருந்து நடிக்க ஆரம்பிக்கிறார் நாளைய தீர்ப்பு செந்தூரப்பாண்டி இது போன்று இரண்டு திரைப்படங்கள் நடித்ததற்கு பிறகு மூன்றாவது திரைப்படம் ரசிகன் என்ற திரைப்படம் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் விஜய்க்கு அவருடைய nick name இளைய தளபதி என்ற பெயர் கிடைத்தது இன்றைய சூழ்நிலையில் ரஜினிக்கு அடுத்ததாக அதிக box office hit ஐ hit அஹ் movies ஐ கொடுத்த ஒரே நடிகர் விஜய் அவருடைய முதல் box office hit movie என்றால் பூவே உனக்காக என்ற திரைப்படத்தை கூறலாம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி பல கோடிகளை அள்ளிக் கொடுத்துள்ளது பல திரைப்படங்களில் தொடர்ந்து விஜய் நடித்துக் கொண்டே இருக்கிறார் இதனால் தமிழ் சினிமா துறையில் முன்னணி நடிகராக விஜய் மாறுகிறார் சில திரைப்படங்கள் விஜய்க்கு பெரிய பெயரை பெற்றுக் கொடுக்கிறது அதில் ஒரு திரைப்படம் காதலுக்கு மரியாதை இந்த திரைப்படம் தான் விஜயின் திறமைகளை மக்களுக்கு வெளிக்காட்டிய திரைப்படம் அதன் பிறகுதான் விஜய்க்கு தமிழ்நாடு state best actor award கிடைத்தது இதற்கு பிறகும் சில திரைப்படங்களில் விஜய் நடிக்கிறார் அதில் ஒரு திரைப்படம் தான் துள்ளாத மனமும் துள்ளும் இந்த திரைப்படம் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி

இந்தத் திரைப்படம் இளைய தளபதி விஜய்க்கு இன்னும் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பைக் கொடுத்தது இரண்டாயிரம் வருடத்தில் விஜயின் film carrier கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது அவருடைய படங்கள் mass hit ஆக தொடங்கியது அதில் ஒன்று தான் இரண்டாயிரத்தில் வெளிவந்த குஷி என்ற திரைப்படம் இந்தத் திரைப்படம் அதிக வருமானத்தை ஈட்டிய திரைப்படமாக விரைவில் மாறியது குஷி திரைப்படம் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து கோடிகளை சம்பாதித்தது இரண்டாயிரத்தி ஒண்ணில் மறுபடியும் ஒரு வெற்றிகரமான திரைப்படம் பிரியமானவளே மற்றும் தொடர்ந்து பட வாய்ப்புகள் விஜய்க்கு வந்துகொண்டே இருக்கிறது அவரும் தொடர்ந்து நடித்துக் கொண்டே இருக்கிறார் ஒக்கடு என்ற தெலுங்கு திரைப்படத்தை மறு ஆக்கம் செய்து இரண்டாயிரத்தி நாலில் கில்லி என்ற ஒரு பெயரில் திரைப்படம் வெளியாகியது இந்த திரைப்படம் ஐம்பது கோடிக்கு மேல் வருமானத்தை ஈட்டியது ஒரு box office hit ஐ கொடுத்த திரைப்படம் தான் கில்லி இந்த திரைப்படம் வெளியான சில மாதங்களிலேயே

போக்கிரி என்ற தெலுங்கு திரைப்படத்தை மறு ஆக்கம் செய்து போக்கிரி என்ற பெயரிலேயே ஒரு திரைப்படம் வெளியாகியது சீக்கிரமாக பிரபலமான படங்களில் போக்கிரியும் ஒன்று திரைப்படம் எழுபத்தி ஐந்து கோடி box office collection ஐ collect செய்தது இந்தத் திரைப்படம் ரஜினி அவர்களுடைய சந்திரமுகி படத்தையும் super அதாவது முந்தியது விஜயின் film carrier தொடர்ந்து வளரத் தொடங்கியது இந்தியன் தமிழ் film industry யில் mixed romance and action ஐ கொடுத்த முதல் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழில் வெளி வந்தது அதுதான் அழகிய தமிழ் மகன்

மேலும் இந்த திரைப்படத்திற்கும் மற்றும் அதில் நடித்தவர்களுக்கும் விருதுகளும் கிடைத்தது அதன் பிறகு விஜயின் திரைப்படங்கள் வெற்றியடைய ஆரம்பித்தது மேலும் விஜயின் box office collection உயரத் தொடங்கியது அதிகத் திரைப்படங்களில் விஜய் நடித்துக் கொண்டே இருப்பதால் சீக்கிரமாக அவருடைய ஐம்பதாவது திரைப்படத்தையும் நடித்து முடிக்கிறார் அதுதான் சுறா ஒரு நபர் எத்தனை நாளைக்குத்தான் top speed ல் சென்று கொண்டிருப்பது இடையில் வேகத்தடைகள் கண்டிப்பாக இருக்கும் அதை பொறுத்து நமது வேகத்தை நாம் குறைக்கத்தான் வேண்டும் அதுபோன்று தான் படவாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகொண்டே இருந்தாலும் பல சறுக்கல்களை விஜய் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்துள்ளார் நிறைய அவமானங்கள் முதுகுக்குப் பின்னால் பேசுவது body shaming செய்வது நடிக்கத் தெரியவில்லை பேசத் தெரியவில்லை முக அமைப்பு சரியில்லை இது போன்று இன்னும் பல விஷயங்களை கூறலாம்

அதற்குப் பின்னால் பல விஷயங்கள் உள்ளது ஆனால் அவர்கள் தாக்குவது என்னவோ தளபதி விஜய் அவர்களை மட்டுமல்லவா திரையில் வெளியாகும் படங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் வரத் தொடங்குகிறது இவை அனைத்தையும் விஜய் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாமல் அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்